இது ஏன் வந்து உலக அதிசயமா இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சு தெரிஞ்சுகிட்டதை இப்போ நான் சொல்றேன் ஆஹ் இது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

Okay நான் call பண்றேன் உனக்கு.